நமது நாட்டின் முதுகெலும்பாக விவசாயம் நடைபெறுகிறது. விவசாயத்தை முதன்மை தொழிலாக நாம வந்து இப்ப செய்து வருகிறோம். விவசாயத்தை முன்ன முன்னோர்கள் வந்து கூட்டாக சேர்ந்து விவசாய பணிகளை செய்து வந்தனர் அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, நமது வீட்டில வளர்க்கக்கூடிய ஆடு, மாடு, கோழி, போன்ற கழிவுகளை ஒன்றாக சேகரித்து, அந்த கழிவுகள் மக்கிய பின்பு மாட்டு வண்டிகளின் மூலமாக எடுத்து காடுகளுக்கு கொண்டு சென்று காட்டுல வந்து சமமாக பரப்புனாங்க. பரப்பி இயற்கை முறையில விவசாயத்தை பணிகளை செய்து வந்தார்கள் ஆனா அப்பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயத்துல அதிகப்படியான மகசூல்கள் வந்து நமக்கு கிடைச்சது ஆரோக்கியமான உணவு தானிய வகைகளை நம்ம விவசாயத்துல செஞ்சு வந்தோம் அப்ப எல்லாம் ஒரு கூட்டுக்குடும்பமாக விவசாய பணிகளை செஞ்சாங்க.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

விவசாய பணிகளை செஞ்சு வந்தாங்க. அப்ப எல்லாம் கிடைச்சதுன்னா அதிகப்படியான மகசூல் கிடைச்சன. அப்ப எல்லாம் பல ஏக்கர் கணக்கான விவசாயங்களை செஞ்சாங்க ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல அதற்கு எதிர்மாறாக சில விஷயங்கள்லாம் நடக்குது அதற்கு காரணம் என்னன்னா மக்கள் தொகை பெருக்கம். இந்த மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக விவசாயங்கள் வந்து மிக மிக குறைஞ்சிருச்சு பல தொழிற்சாலைகலாம் உருவாயிருச்சு இந்த தொழிற்சாலை உருவாவதன் காரணமாக நமக்கு பருவ காலத்துல பல மாற்றங்கள் ஏற்படுத்தது. அந்த பருவ காலத்துல மாற்றத்தின் காரணமாக விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா மழை மழைங்கிறது வந்து மிக முக்கியமானது விவசாயத்திற்கு இந்த மழையை நம்பி விவசாயிகள் வந்து பல பயிர்களை செஞ்சு வந்தாங்க. இந்த வந்த போது இன்றைய கால சூழ்நிலையில தொழிற்சாலை பெருகிதன் காரணமாக பருவகால மாற்றங்கள் மாறிடுச்சு. காலம் தவறிய மழை பெய்ஞ்சது காலம் தவறிய மழை பெய்ததன் காரணமாக விவசாயிகளுக்கு வந்து தன் பயிரிட்ட பயிர்களை போதிய அளவிலான மகசூலை அவங்களால பெற முடியல. இதன் இதன் காரணமாக பல விவசாயிகள் தனது விவசாய பணிகளை விட்டு விட்டு விட்டு வேற தொழில்களை நாடி செல்கின்றன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 வெப்பங்கள் வந்து அதிகமாக உருவாவதன் காரணமாக நமது, கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் எல்லாம் உருகி அங்க இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள்னால இயற்கை மாற்றங்கள் ஏற்பட்டு விவசாய பணிகள்ல பல தொய்வுகள் ஏற்பட்டது. இன்றைய காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா விவசாயம் வந்து ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்றாங்க. அதாவது பல இயந்திரங்களை பயன்படுத்தி விவசாய தொழில்களை செய்யுறாங்க. அதாவது இன்றைய காலகட்டங்கள்ல விவசாய பணிக்கு ஆட்களே கிடையாது விவசாயம் பாத்தா என்ன மிஞ்சுது கைக்கு கூடிய உழவன் உழுதா கைக்கு கூட கூலி இல்லைங்கிற நிலைமைக்கு மாறிடுச்சு. இதற்கு காரணம் நாம செயற்கை உரங்களை நாடுவதுதான் செயற்கை உரங்களை பார்த்தா நாம் அதிகவதியான உரங்களை நாம் மண்ணில் பயன்படுத்துறோம். இந்த மண்ணுல செயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்துவதன் காரணமாக மண்ணோட வளம் மிகவும் மோசமாகிறது. மண்ணோட வளம் மோசமாவதனால மகசூல் மிக மிக குறைவாகிறது. இதன் காரணமாக விவசாயப் பணிகளை நம்ம ஏப்பா மேற்கொள்ளணும், அப்படின்ட்டு பல விவசாயிகள் வந்து விவசாய பணிகளை செய்வதில்ல. அப்படியும் சில விவசாயிகள் வந்து விவசாயத்தை வந்து பண்ணுனாலும் அவங்களுக்கு நினைச்ச மாதிரியே லாபங்கள் கிடைக்கிறதில்லை கூபோதிய விலையும் கிடைக்கறது இல்லை. அதனால பல விவசாய பயண~ பணியாளர்கள் தனது மகன்களை வந்து விவசாய தொழில்களை இருந்து வேறு தொழில்களுக்கு மாற்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செயற்கையான உரங்கள். பல செயற்கையான உரங்கள் பூச்சிக்கொல்லிகளை மிகுதியாக பயன்படுத்துவதனால மகசூல் மிகவும் குறைகிறது. மேலும் தண்ணீர் பற்றாக்குறை மிக முக்கியமானது தண்ணீர் பற்றாக்குறை. அன்றைய காலகட்டங்கள்ல மழையை பெய்ஞ்சதுன்னா ஏரி, குளம், குட்டை, ஆறுகள்ல நம்ப சேர்த்து வச்சோம். ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல அதற்கு மாறாக நாம் அதாவது விவசாய பணிகளில் உள்ள காடுகள் அனைத்தும் நிலப்பகுதியாக அதாவது வீடு கட்டுவதற்காக பல இடங்கள் வந்து, மாறி வருகின்றன. இதனால வந்து விவசாயங்கள் வந்து அதிகப்படியாக மேற்கொள்றது கிடையாது இப்பொழுது நீரை சேமிக்க வைக்கிற இடமெல்லாம் ஆக்கிரமிப்பு ஆயிப்போச்சு இதனால நமக்கு தண்ணீர் போதிய அளவு கிடக்கிறது இல்லை. இந்த போதிய அளவு விலை தண்ணீர் கிடைக்காதன் காரணமாக அதிகப்படியாக விவசாய பணிகளை நாம் மேற்கொள்வது இல்லை அப்படியும் விவசாய பணிகளை நாம செஞ்சாலும் நமக்கு போதிய அளவு மகசூல் கிடைக்கல இன்றைய காலகட்டங்கள்ல பாக்கப்போகுமானால் ஒரே வகையான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

உயிர்நீன்னு சொல்றோம். தாவரங்களுக்கும் போதிய அளவிலான மழைநீர் கிடைக்காதன் காரணமாக விவசாய பணிகள் வந்து மிகவும் தொய்வடைகிறது அப்படியும் விவசாயம் செஞ்சாலும் நமக்கு போதிய மகசூல் கிடக்கிறது இல்லை மகசூல்னால போதிய விலையும் நமக்கு கிடக்கிறது இல்லை. மேலும் விவசாயத்துல பாத்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலைகள்ல மக்கள் அனைவரும் மாற்றுப் பயிர்களை பயிரிட்டு வருகிறார்கள் அதாவது பணப்பயிர் அப்படிங்கிற அதாவது அதிக விலை தரக்கூடிய காபி தேயிலை கரும்பு அதற்கு மாறி வருகின்றன. உணவுப் பயிர்களான நெல்லு, கோதுமை ஆகிய விளைவிக்கக் கூடிய இடங்களுடைய நிலப்பரப்பு வந்து மிக மிக குறைவாக இருக்கின்றன. இதனால நாட்டுல வந்து உணவுப் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்று வையுங்க. இப்படியே போனா வருங்காலத்தில நம்ம உணவுப் பற்றாக்குறையின் காரணமாக விவசாயம் முற்றிலும் அழிஞ்சிரும். விவசாயம் முற்றிலும் அழிஞ்சா ஒரு நாட்டுல மிக மிக கொடியமான பஞ்சம் ஏற்படும். இந்த பஞ்சத்தின் காரணமாக பல உயிரிழப்புகள் கூட ஏற்படும். விவசாயிகளுக்கு இன்றைய விவசாயிகளை ஊக்குவிக்கிறதுக்காக த~ தமிழக அரசு முதற்கொண்டு அரசுகள் விவசாய கடன வழங்குது அந்த விவசாய கடன்களை பெற்று விவசாயிகள் தனது விவசாய பணிகளை மேற்கொள்ளலாம். அந்த விவசாய கடன்களை மாதம் மாதமாக குறைந்த விலையில கட்டி விவசாய கடன அவர்கள் அந்த பணிகளை செய்யலாம் விவசாயத்திற்கு மேலும் ஊக்குவிக்க அரசு பல திட்டங்களை கொண்டு வருது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 தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி விவசாயத்தை ஒவ்வொருவரும் நம் முதன்மை தொழிலாக செய்து வந்தால் நம் நாடு நம் நாட்டு மக்கள் அனைவரும் நல்ல முன்னேற்றம் அடையலாம்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 விவசாயத்தை செய்து வந்தால் உணவுப் பற்றாக்குறை நீங்கும். மேலும் பஞ்சங்களைத் தவிர்க்கலாம். விவசாயத்தை வாழ வைப்போம் உயிரைக் காப்போம்

hello yes ma'am

எனக்கு வந்து fast food order பண்ணனும். என் friends லாம் சேர்ந்து order பண்ணலாம்னு இருக்கோம்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 அதோட என்னலாம் இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் explain பண்ண முடியுமா?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

நாகர்கோவில் okay அஹ் நாகர்கோவில் வந்துட்டு உங்களுக்கு call பண்ணா நீங்க வந்து call pick பண்ணிப்பீங்க ஆஹ் okay sure ma'am உங்களுக்கு என்னைக்கு வேணும்? இன்னைக்கு கண்டிப்பா வேணுமா? ஆமா ma'am இன்னைக்கு evening போல கிடைச்சா நல்லா இருக்கும்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

time time சொல்லுங்க. evening ஒரு six o'clock குள்ள கிடைச்சா போதும் ma'am okay ma'am okay okay six o'clock அதுக்கு முன்னாடி நாங்க ready பண்ணி தந்துடுறோம் ma'am நீங்க food வந்து நீங்க menu பாத்து நீங்களே order பண்றீங்களா இல்ல நான் சொல்ற items order பண்றீங்களா ma'am நீங்க சொல்ற items பாத்துட்டு அதுக்கப்பறம் நான் order பண்றேன் ma'am ஆஹ் okay ma'am ஹம் நான் வேணும்னா just உங்களுக்கு explain பண்ணவா ma'am menu பாத்து explain பண்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன food வேணுமோ நீங்க வந்து கேளுங்க. ஆஹ் okay உம் first பாத்தீங்கன்னா ma'am எங்களோட restaurant ல வந்து கொஞ்சம் famous ஆ இருக்குறது மட்டும் நான் first explain பண்றேன், அதுக்கப்புறம் வந்து மீதி உங்களுக்கு explain பண்றேன்

ஆஹ் okay ma'am ma'am hello ஆஹ் hello ma'am first பாத்தீங்கன்னா எங்க கிட்ட வந்து MC donald's french fries இருக்கு okay வா

அஹ் french fries அதுக்கப்புறம் வந்து இது வந்து just ஒரு fifteen minutes ல prepare பண்ணிருவோம் உங்களுக்கு evening six o'clock தான் வேணும்ன்னா நாங்க வந்து இது easy ஆ prepare பண்ணி குடுத்துறலாம் ma'am okay வா

அஹ் இதுக்கு கூட வந்து உங்களுக்கு ketchup எல்லாமே வந்து இதுக்கு கூடவே வந்துரும்.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

okay வா? இது வந்து just உங்களுக்கு prepare பண்றதுக்கு ஒரு forty-five minutes ஆகும். so இதோட அதுக்கு price rate பாத்தீங்கன்னா ஒரு அஹ் eighty okay வா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

ஆஹ் okay அதுக்கப்புறம் second பாத்தீங்கன்னா barbecue chicken sandwich

hello

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ma'am

அதுக்கப்புறம் classic roast beef sandwich

உம் அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா ma'am smash burger classic smash

okay வா அதுக்கப்புறம் ladder sandwich

இது வந்து normal sandwich plus அதோட design மட்டும் கொஞ்சம் different ஆ இருக்கும் okay வா?

அப்புறம் ஒண்ணு இருக்கு. okay okay அப்பறம் taco taco bell crunchy taco

அதுக்கப்புறம் hardees biscuit அதுக்கப்புறம் அஹ் இனி ஒரு famous ஆ ஒரு இது ice cream இருக்கு ma'am ice cream உங்களுக்கு okay வா?

ice cream okay தானே அப்புறம் வந்து இது பாத்தீங்கனா mint chocolate ice cream ice cream okay வா? இது வந்து scoop வந்து உங்களுக்கு தனியாவே குடுத்துருவோம். அதுக்கப்புறம் cone வந்து தனியா வந்துரும்

இது full ஆ வந்து எதுல பண்றது அப்படின்னா coconut அதுக்கப்புறம் sea salt caramel அப்புறம் cookie sandwich cream அதுக்கப்புறம் choco chips அதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்ட items வச்சுதான் பண்றது full ஆவே. இதோட flavour என்னன்னு பாத்தீங்கன்னா ma'am vanilla okay வா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

இது okay தானே ma'am உங்களுக்கு

அஹ் ice cream varieties ல வந்து இது இப்போ new ஆ வந்தது. so அது மட்டும் நான் உங்களுக்கு first explain பண்றேன்.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

okay வா? இது வந்து அஹ் இது normal fried chicken தான் fried chicken plus அதுக்கு கூட வந்து அஹ்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

okay அதுக்கப்புறம் வேற பாத்தீங்கன்னா ma'am அஹ் double burger இருக்கு.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

okay வா? அஹ் மொத்தமா உங்களுக்கு வந்து order வந்து நிறைய வருமா ma'am இல்ல கம்மியா தான் இருக்குமா?

தான் வரும் ஏன்னா friends லாம் சேர்ந்து தான் order பண்றோம். ஆஹ் okay ma'am okay okay அதுக்கப்புறம் வந்து chicken finger plate இருக்கு ma'am

அது வந்து fried chicken plus அதுக்கூட bread வரும் அதுக்கப்புறம் வந்து mayonnaise எல்லாமே வந்து அது கூடயே add பண்ணிருப்பாங்க.

அதுக்கப்புறம் வந்து buffalo chicken

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ma'am butter burger

அதுக்கப்புறம் domino's pizza இருக்கு.

okay வா? அதுக்கப்புறம் chicken honey butter biscuits இருக்கு

அதுக்கபுறம் பாத்தீங்கன்னா ஹம் இருக்கு.

இது வந்து இது உங்களுக்கு drinks உங்களுக்கு வேணுன்னா நீங்க வாங்கிக்கலாம் ma'am

ஆஹ் okay sure ma'am நான் வந்து இப்போ main items மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் drinks ice creams வந்து உங்களுக்கு தனியா explain பண்றேன்.

okay வா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ma'am taco bell soft taco இருக்கு.

உம் இது வந்து ரொம்ப crunchy ஆ இருக்கும் crunchy taco okay வா?

first நான் சொன்ன taco bell வந்து உங்களுக்கு ரொம்ப soft ஆ இருக்கும்.

okay இது வந்து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

okay வா ma'am நான் அப்போ வந்து உங்களுக்கு explain மட்டும் பண்றேன். நீங்க வந்து last வந்து உங்களுக்கு நான் சொல்ற items ல என்ன வேணுமோ நீங்க அது வந்து online ல வந்து நீங்க அதுலேயே வந்து online லையே நீங்க order பண்ணி cash on delivery தான். online ல order பண்ண உடனேக்கி நாங்க இங்க இருந்து delivery பண்ணிக்கிருவோம்.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

okay வா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ma'am taco bell cheese tacos இருக்கு

இது வந்து out out layer வந்து உங்களுக்கு cheese வரும் அதுக்கப்புறம் உள்ளாடி வந்து உங்களுக்கு noodles masala அதுக்கப்புறம் அஹ் fried chicken இந்த மாதிரி போட்டு prepare பண்றது.

அதுக்கபுறம் வந்து dunkin coffee இருக்கு.

அதுக்கப்புறம் taco potato இருக்கு.

இது வந்து crunchy ஆ இருக்கும் அதுக்கப்புறம் எப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா prepare பண்றது வந்து இது potato வந்துட்டு just fry பண்ணிட்டு

அஹ் potato வந்து fried~fried potato தான் full ஆவே. அதுக்கப்புறம் வந்து cheese ல dip பண்ணி எடுக்குறது.

அந்த மாதிரி சாப்பிடக் கூடியது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் panda express orange chicken இருக்கு

ஏன்னா இது வந்து most ஆ நிறைய பேர் வாங்குற இது items ma'am இது வந்து fried rice கூடயும் வச்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும் tasty ஆ இருக்கும்.

அதுக்கப்புறம் வந்து sonic cherry இருக்கு.

இது வந்து ஒரு drink ma'am full and full வந்து cherry னால make பண்ணது.

அப்புறம் pepperoni pizza இருக்கு.

pizza ல வந்து நீங்க உங்களுக்கு அஹ் pizza ல நிறைய varieties இருக்கு chicken இருக்கு non veg ல இருக்கு veg லயும் இருக்கு.

புடிச்ச flavour நீங்க வாங்குறீங்கன்னா big size ல கூட larger ல கூட நீங்க வந்து ஒரே flavour வாங்கிக்கலாம் அப்படி இல்லேன்னா நீங்க வந்து medium லையே வாங்கிக்கலாம்.